தெரியாது பயங்கர அழகாக பயங்கரமா அழகா இருக்கீங்க அப்டியா அஹ் ஆமா யோசிச்சு யோசிச்சு தமிழ்ல பேசுறேன்னு புரியுது

சரியா இது வந்து சுத்தமாவே கேட்கலை திவ்யாம்மா உம் ஜீவிதா சிரிப்பு காட்டாத ஜீவிதா

திவ்யா வந்து பத்தாவதுல என்ன நம்~ என்ன எடுக்கும்

நான் bathroom காலி நீ ஒழுங்கா தமிழ்லயே பேசுமா சரியா ஒழுங்கா தமிழ்லயே பேசு

ஜீவா குறுக்குல குறுக்குல பேசக்கூடாது

அப்புறம் அதுக்கு மரியாதையே இருக்காது உனக்கு மரியாதையே இருக்கா~ நம்ப வீட்டு வெளிய ஒரு நாய் பாவம் அதுக்கு யாருன்னா சோறு போடு~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

ஆமா சோறு வைக்கலையா ஜீவிதா நீ

என்னது

சாதனைனா என்னது

சாதனைன்னா என்னதுன்னு கேட்டேன் அது வந்து தமிழ்ல சொல்லப்படுமா அந்த மாதிரி நான் வந்து அப்படியே விரைச்சுக்கிட்டு நீ ஏன் உயிரோட இருக்கிற அத சாப்பிட்டுட்டு என்னை சாவுன்றீங்க இல்ல ஜீவிதா நான் சாப்பிடுவேனாம் நீ வேடிக்கை பார்ப்பியாம் அப்படின்னா பரவாயில்லை வரேன் நீ நீ வந்து என்னது நீ tea அருந்து என் காதுல அசிங்கமா விழுந்துச்சு சரியா என் காதுல அசிங்கமா விழுந்துச்சு இப்போ

ஹா ஹா அது தான்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 அது ஒண்ணும் இல்ல நினைப்பு தப்பா இருந்தா அப்படித்தான் விழும்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

நீ பேசும்போது பாத்து யோசிச்சுப் பேசணும் நான் யோசிச்சுதான் பேசறேன் இதெல்லாம் உள்ள போய் கால் hour ல எப்படி பேசறேன் பாக்கறேன்னு சொன்னியா நீ

ஒழுங்கா பேசணும் போல இப்போ ரொம்ப கேவலமா பேசின்னு இருக்கோம்

உம் அஹ் அப்புறம் உன் மாமியார் என்ன சொன்னாங்க

பொங்கல் எப்படி வச்சீங்க அப்படீன்னு சொல்லி சொன்னாங்க அப்படீன்னு சொன்னேன்

உம் அந்த அண்ணனுக்குத் தெரியுமா நம்ம ஒரு குண்டான்ல தான் பொங்கல் வச்சோம்னு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 அப்புறம் ஏன் இன்னொரு குண்டா எங்க இன்னொரு குண்டா எங்கேன்னு கேட்டுனு இருந்தாரு உம் அவரு பைத்தியம் நான்தான் முன்னாடியே தெளிவா சொல்லியிருந்தேன் உம் உம் உம் இந்த மாதிரி ஒரு குண்டால அவ வந்து உம் பொங்கல் வைக்கப் போறேன் நான் பாயாசம் வைக்கப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். திரும்ப கேட்டுட்டே இருக்காரு அவரு உம் ஹும் சரி சரி அதான் கேட்டேன் என்னடா அப்படி கேட்டாரேன்னு பாத்தேன்

சரி சரி

சரி கல்யாண நாளைக்கு என்னது

இன்னும் சொல்லவே இல்லையே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

கலையரங்கம் போலாம்

three படம் பார்க்க உம் சரி சரி

ஓ உம் அப்புறம் அப்புறம் அப்புறம் வேற என்ன சாப்பிட போணும் உம்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 சரி சரி அப்படியே மூக்கு எல்லாம் அடைக்கிது ஏன் சளி உம்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 உம் color காலியாகணும்னா daily போடற அஹ் சும்மா சின்னதாதான் போட்டேன்

ஆனா ரொம்ப வந்து குளிருது நேத்திக்கும் அப்படித்தான் குளுருச்சு இன்னைக்கும் அந்~ இன்னும் பனி சரியாவல உம் இன்னும் தை மாசம் முடியற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுது என்னை video எடுத்துன்னுருக்குது photo எடுத்துன்னுருக்குது முடிய போட்டு இப்படி போட்டுக்கினு அப்படி போட்டுக்கினு இது

உம் என்ன சீரடிக்கு

உம் குடும்பத்தோட போனாதானே நல்லா இருக்கும் நானும் ஜீவாவும் ஒண்டி தான்ற. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்தான் அஹ் அஞ்சு பேரும் அது எப்படி அண்ணன் இல்லாம அவரு வேண்~ வேண்டாம் வரலையாம் ஏன் சாய்பாபாவை அவருக்கு பிடிக்கும் இல்லை அப்புறம் என்ன புடிக்கும் தான் அவருக்கு கோயில்லாம் அவரு வர மாட்டாருடி அம்மா அவரு அதனால நம்ம அஞ்சு பேர்தான் அதனால நீங்க அந்த அண்ணன்கிட்ட சொல்லிடுங்க நானும் சொல்லிடுறேன் phone பண்ணி

ticket போட்டீங்கன்னா அஞ்சு ticket

okay வா okay ஊட்டிக்கு அது அப்புறம் கதை இதுக்கு மட்டும்தான் என் idea உம் சரி சரி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

கேட்டுப் பாக்குறேன் என்ன உம் ரொம்ப budget heavy யா போகுதே என்னா பண்றது நானு அதுதான் car எடுத்துட்டா car எடுத்துட்டு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 வண்டின்னா car தானே

diesel ஏ எவ்வளவு ஆகும் தெரியுமா

அது எப்படின்னா அதிகமாதான் ஆகும்

உம் ECR போலான்னு சொல்லி இருக்கேன் ஒரு நாளு

உம் அங்க போயி படுக்கலாம்

அத எல்லாத்தையும் தான் இங்கையே செய்யறோமே அஹ் உம் எல்லாமே அது எல்லாமே தான் இங்கேயே செய்றோமே அங்கேயே போய் செய்ய வேண்டியது தான் அங்க புது experience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 இங்க இதே bathroom இதே bedroom அங்க எல்லாம் வித்தியாசமா இருக்கும்

பாண்டிச்சேரி சொல்லிருக்கேன் உம் பாண்டிச்சேரில எங்க போய் சரக்கு அடிக்கலாமா சரக்கு அடிக்க இல்ல கல்லறைல போயி உம்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

அங்க நின்னு ஒரு photo புடிக்கணும்

அப்புறம் ECR ஏதோ பெருமாள் கோயில் ஒண்ணு இருக்குதாம் உடம்பு வரையும் அஹ் பெருமாளா இருந்துட்டு கீழே வந்து மீன் மாதிரி இருக்குமாம் மச்ச அவதாரம் எடுத்துருக்காங்கலாம் உம் உம் அப்படி ஒரு கோவில் இருக்காம்

உம் உம் என்னையும் விசாரிக்க சொன்னாரு

பாத்தீங்கன்னா நம்ம டீசல் ஒண்டி போட்டா போதும் பேட்டா குடுத்துட்டா போதும் அது கம்மியாத் தான் வரும் உம் உம்

பாக்கலாம்

உனக்கு அந்த மாசம் full அ leave தானே